பேங்க்கு குள்ள நறையா பேர் ஒக்காந்ட்ருக்காங்க.

ஒரு ஜிம் ஓட இண்டிரியர் .

ஜம்ப் பார்க்கு கீழ ஒரு பெரிய மிரர்ருக்கு .

பக்கத்துல ரெண்டு ரோப் இருக்கு.

டயர் பக்கத்ல ஒரு ஹேமர் இருக்கு.

அது பக்கத்துல ஒரு மான் தலர்.

பில்டிங்குள்ள மூணு கார் நிறுத்தி வச்சிருக்காங்க.

காருக் பின்னாடி மூணு பேனர்ருக்கு .

பில்டிங் உள்ள ஒரு டி_வி இருக்கு.

மேல இருக்க ஃப்ளோர கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

ஹோட்டல் விண்டோல கர்ட்டன் போட்டு மூடிருக்காங்க.

மக்கள் நெறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க.

லெஃப்ட் சைட்ல ஒருத்தர் இடுப்புல கை வஷ் நின்ட்ருக்காரு.

வீட்டுக்கு முன்னாடி உக்காறத்துக்கு சேர் போட்ருக்காங்க.

பைக் பக்கத்துல இன்னொரு பைக்ல ஒருத்தர் ஒக்கான்ட்ருக்காரு.

பேஸ்கெட்குள்ள நறைய கருப்பு த்ராட்ச இருக்கு.

பில்டிங்க் மேல தகரத்துல ரூஃப் போட்டுருக்காங்க.

ரைட் சைடுல ரெண்டு பேரு ஒரு பில்லர் புடுஸ்ஸுட்டுக்காங்க.

பில்டிங் முன்னாடி அஞ்சு பைக் பார்க் பண்ணிருக்காங்க.

அவுங்க எல்லாருமே சர்க்குளா உக்காந்து யோகா பண்ட்ருக்காங்க.

தூரத்துல ஒருத்தர் செடி நட்டுட்டு இருக்காரு.

பூச்செடிக்கு முன்னாடி ரெண்டு சேர் கீழே உழுந்திருக்கு.

பில்டிங் லெஃப்ட் சைடுல மூணு பேர் நின்ட்ருக்காங்க.

ஸ்டேஜி ஃப்ளோரு ப்ளூ கலர்ல இருக்கு.

என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடுல ஒரு பூத் இருக்கு.

அந்த பில்டிங் பின்னாடியே ஒரு பெரிய ஒயிட் கலர் பில்டிங் இருக்கு.

ஒரு பழைய பாலடஞ்ச ட்ரெய்ன் ஸ்டேஷன் .

மேல கிராஸ் பன்றக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கு.

மிஷின் பின்னாடி ஒரு தகர செட் இருக்கு.

காடன்குள்ள அங்கங்க குட்டி குட்டி பூச்செடி எல்லா இருக்கு.

ஒரு முன்னாடி ஒரு ப பிளாக் கலர் கார் நிக்கிது.

கார் பக்கத்துல நாலு ஆம்பளைங்க நின்ட்டுக்காங்க.

குழந்தைங்க பின்னாடி மூணு பெரியவங்க ஒக்கான்ட்டுருக்காங்க.

அது பக்கத்துல ஒரு மரம் வளண்ட்ருக்கு.